யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் டியூட்டோரியல் இன் ஐந்தாம் பகுதிக்கு நல்வரவு
இதில் நம் ரிஜிஸ்ட்ரேஷன் லோகின் புரோசெஸ் இல் சில விஷயங்களை சுத்தம் செய்து சரி செய்வோம்
பின் முழுதும் சோதித்து சரியாக இருக்கிறதா என்று பார்க்கலாம்
போன பகுதியில் இந்த டேட்டாபேஸ் இல் நான் ரிஜிஸ்டர் செய்ததை பார்த்தோம் மேலும் நான் இந்த லோகின் ஸ்க்ரீன் இல் இருந்தேன்
லோகின் செய்ய முடிகிறதா என்று பார்க்கலாம்
யூசர்நேம் அலெக்ஸ் எனலாம்
மேலும் என் பாஸ்வேர்ட் முன்னே பயன்படுத்திய பாஸ்வேர்ட் தான்
லோகின் ஐ மீண்டும் சொடுக்க இன்கரெக்ட் பாஸ்வேர்ட்
இதற்கு என் யூசர்நேம் கண்டுபிடிக்கவில்லை என்று பொருளில்லை
இந்த யூசர்நேம் ஐ செய்யலாம்
பின் என் பாஸ்வேர்ட்
அது சொல்வது தட் யூசர் டோஸ்ன்ட் எக்ஸிஸ்ட்
ஆனால் இப்போது இது சொல்வது என் யூசர்நேம் இருக்கிறது ஆனால் என் பாஸ்வேர்ட் தவறு
என் பாஸ்வேர்ட் ஏன் தவறு என்றால் இந்த பிளெயின் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் என் டேட்டா பேஸ் இல் உள்ள md5 என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் உடன் ஒப்பிடப்படுகிறது
செய்ய வேன்டியது என்ன என்றால் லோகின் pageக்கு போகலாம் அதை முந்தைய டியூட்டோரியல் இல் யூசர்லாகின் டியூட்டோரியல் இல் பார்த்தோம்
அந்த பகுதியில் பாஸ்வேர்ட் கள் பொருந்துகின்றனவா என்று பார்த்தோம்
அது யூசர்நேம் க்கான சோதனை இது நம் பாஸ்வேர்ட் க்கு சோதனை
நம் பாஸ்வேர்ட் ஐ சோதிக்க வேண்டும்
என் பாஸ்வேர்ட் ஐ ஸ்லைசர் உ க் 1 என டைப் செய்ததாக வைத்துக்கொள்ளலாம்
ஆகவே இதுவே டைப் செய்த பாஸ்வேர்ட்
இது மிகவும் பழையது
ஸ்லைசர் உ க் 1
இதை சோதிக்கிறது இங்கு பாஸ்வேர்ட் is எக்குவல் டோ ஸ்லைசருக்1
ஆனால் இந்த பாஸ்வேர்ட் இஸ் எக்குவல் டிபிபாஸ்வேர்ட்
ஆகவே ஒத்துப்போகவில்லை
நம் பாஸ்வேர்ட் ஐ என்கிரிப்ட் செய்த போது இதற்கு தேர்வு செய்தோம்
ஆகவே இது உண்மையில் இதற்கு சமம்
ஆகவே என்கிரிப்ட் செய்த ஸ்லைசர் உ க் 1 இஸ் எக்குவல் டோ இந்த ஸ்லைசர் உ க் 1
ஆகவே நாம் ஒரு எம்டி5 என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் ஐ databaseஇல் உள்ள இன்னொரு எம்டி5 என்கிரிப்டட் பாஸ்வேர்ட் க்கு ஒப்பிடுகிறோம்
இந்த பார்ம் ஐ ரிசப்மிட் செய்து லோகின் செய்யலாம்
மீண்டும் எர்ரர்
திரும்பவும் முயற்சிக்கலாம்
லோகின்
இல்லை வேலை செய்யவில்லை
சோதிக்கலாம்
பாஸ்வேர்ட் ஈக்வல்ஸ் டோ போஸ்ட் பாஸ்வேர்ட் ஆக இருக்கிறதா
எம்டி5 தான் பாஸ்வேர்ட்
பின்னே சென்று இதை ரிஃப்ரெஷ் செய்கிறேன்
என் பாஸ்வேர்ட் ஐ டைப் செய்கிறேன்
சரி பிரச்சினை இங்கே இருக்கிறது
இங்கே பிரச்சினை என்னவென்றால் நம் எம்டி5 பாஸ்வேர்ட் மிகச்சரியே
ஆனால் அது நம் டேட்டாபேஸ் இல் உள்ள வெட்டப்பட்ட பாஸ்வேர்ட் உடன் ஒப்பிடப்படுகிறது
ஏன் அப்படி
நம் ஸ்ட்ரக்சர் க்குப்போய் பாஸ்வேர்ட் பீல்ட் க்கு போய் இங்கே எடிட் செய்யப்பார்த்தால் 25 லிமிட் ஆக இருக்கிறது
ஆகவே இந்த லிமிட் ஐ அதிகரிக்கலாம் 100 எனலாம்
இந்த எம்டி5 ஸ்ட்ரிங் எவ்வளவு நீளம் என்று தெரியாது
இருந்தாலும் லெங்த் வால்யூ 100
என்று அமைத்து சேமிக்கிறேன்
நம் டேபிள் க்குப்போய் இந்த வால்யூ ஐ நீக்குகிறேன்
திரும்பிப்போய் re ரிஜிஸ்டர் செய்கிறேன்
ஆகவே ரிஜிஸ்டர்
சூஸ் யூர் யூசர்நேம்
அலெக்ஸ் என்று முன்போல
சூஸ் ஆ பாஸ்வேர்ட் ஸ்லைசர் உ க் 1 எனலாம்
ரிஜிஸ்டர் ஐ சொடுக்கலாம்
யூ ஹேவ் பீன் ரிஜிஸ்டர்ட்
ரிட்டர்ன் டோ லோகின் பேஜ்
நம் டேட்டாபேஸ் ஐ மீண்டும் சோதிக்கலாம்
இதன் நீளத்தை அதிகரித்ததால் இது நீளமாக தெரிகிறது
வெட்டப்படவில்லை
ஆகவே நான் மீண்டும் லாக் இன் செய்கிறேன்
சரியாக டைப் செய்கிறேன்
லோகின் செய்ய முடிகிறது
நாம் உள்ளே போய்விட்டோம்
ஆகவே ஸ்ட்ரிங் லெங்த் போன்றவற்றை சோதிக்க வேண்டும்
புரிந்துவிட்டதல்லவா
இந்த டியூட்டோரியல் ஐ இன்னும் விரிக்க வேன்டுமென நினைத்தால் சொல்லுங்கள்
யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அவ்வளவுதான்
இது நம் யூசர் லோகின் டியூட்டோரியல் இன் முன் வருவது
ஆகவே அனைத்தையும் சேர்க்க யூசர் ரிஜிஸ்டர் மற்றும் லோகின் புரோசெஸ் க்கு முழுமையான டுடோரியல் கிடைத்துவிட்டது
இதை என் புரொஜெக்ட் வொர்க் இல் நிறைய பயன்படுத்துகிறேன்
யூசர் லோகின் மற்றும் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐ பயன்படுத்தும் புரொஜெக்ட் சிலதை உருவாக்குவேன்
ஆகவே இது மிகவும் பயனாகும்
ஆகவே மேலும் தகவல்களுக்கு யூசர் லோகின் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐ பாருங்கள்
கேள்விகள் இருந்தாலும் எதையேனும் இன்னும் விரிக்க வேண்டுமென்றாலும் சொல்லுங்கள்
அப்டேட்ஸ் க்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்
பார்தமைக்கு நன்றி
இதற்கு தமிழாக்கம் கடலூர் திவா
குரல் கொடுத்தது ஐட் பாம்பே லிருந்து பிரியா